பக்கத்திலயே ஒரு ஆளு தலையில தோள்ல துண்டு போட்டுட்ருக்காரு சும்மா நிக்கிறாரு.

நெறைய பேரு சாமி கும்புட்ற மாதிரி கும்புட்டுட்டு இருக்காங்க.

இந்த படத்துல மேக்ஸிமம் பேரு மஞ்ச டிரஸ் போட்டிருக்காங்க.

அப்புறம் பாலு செஸ்ன்னு நெறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கு.

கடையோட மேசையில ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு.

அடுத்து மக்கள் உட்கார இடத்துல நெறைய புல்கள் வளந்திருக்கு.

அப்ரோ மரோ செடியெல்லாம் இந்த ஃபோட்டோயில நறைய இருக்கு.

நெறைய பனி காரணமாக நெறைய பேர் ஸ்கேட்டிங் பண்ணிட்டுருக்காங்க .]

இத பாக்கும்போது ஒரு கிளாஸ் மாதிரி தெரியுது.

ஆனா ஸ்கூலோ காலேஜ் மாறியே தெரியல. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு இஷ்டப்பட்ட டிரெஸ் போட்டுருக்காங்க. நிறைய பேரு டி_ஷர்ட் போட்டுருக்காங்க. நிறைய பேரு ஷர்ட் போட்டுருக்காங்க.

இந்த கடையில குழந்தைகளுக்கு தேவையான நெறைய பொருட்கள் தொங்கிட்ருக்கு விளையாட்டு பொருட்கள்.